இந்த ஃபுல்லா சுத்தி மரங்க இருக்கு முன்னாடி சாம்ராணி மரொ இருக்கு.

உள்ள மஞ்ச கலர்ல ம இண்டு போட்டு இருக்கு அந்த தூண்னுல.

ப்ளூ கலர் டிரஸ் எல்லோ கலர் டிரஸ் போட்ருக்காங்க.

மேல ப்ளூ கலர் பிங்க் கலர் வைட் கலர் கிரீன் கலருனு துணிங்கள வச்சு டெக்கரேட் பண்ணி இருக்காங்க.

இந்த தட்டு மாதிரி சில்வர் கலர்ல வச்சிருக்காங்க.

இந்த கோயிலுக்கு ப்ரோவுன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஒரு பச்ச கலர்ல லாரி நின்னுட்டு இருக்கு பெட்ரோல் பங்க்கிட்ட.

அந்த பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி ஒரு யெல்லோ கலர் தூண் இருக்கு.

கோசுக்கு நடுவுல ஒரு சின்ன வழி போது.

இது ஃபுல்லா கிரே கலர் பென்ஞ்சு நறைய பாய்ஸ் வந்து அந்த சார் கிட்ட பாத்துட்ருக்காங்க.

அந்த சார் ரெட் அண்ட் ஒயிட் கலர் ட்ரஸ் போட்ருக்காங்க.

கீழ் பெட்ல பிரவுன் அண்ட் வைட் கலர் சேந்த மாதிரி ஒரு டவல் மாரி இருக்கு.

இந்தப் பிச்சர்ல ஒரு ஒரு பெரிய வீடு தெரியுது வெள்ள கலர்ல .

இந்த புக்கு ரேக்ல புக்கு நெறைய வச்சிருக்காங்க.

பக்கத்தில ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க.

இந்த டேபிள்க்கு பின்னாடி சோபா வச்சி ஒரு டேபிள் போட்டு சேர் போட்டிருக்காங்க.

இந்த ரெஸ்டாரன்ட் கீழ ஒரு பொட்டி கடை இருக்கு.

இந்த எடத்துல ரெண்டு மனுஷங்க வர்க் பண்ணிட்ருக்காங்க.

அதுல புளூ கலர் ஷீட் போட்டுருக்காங்க அந்த வால் மேல.

இந்த பிச்சர்ல ஒரு சர்ச் இருக்கு.

ரெண்டு சோபா சைட்ல வச்சிருக்காங்க அதுல ஒயிட் கலர் பில்லோ போட்டு வச்சிருக்காங்க.

இத சுத்தி ஃபுல்லா மரமா இருக்குது.

கீழ இருக்குற புல்லுல ஃபுல்ல காஞ்ச எல கொட்டி கெடக்குது.

ம இந்த சர்ச் சுத்தி ஃபுல்லா காடா இருக்குது.

இந்த பிச்சர்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு.

இந்த பெட்ரோல் பங்க்ல ஒருத்தரு ஸ்கூட்டில பெட்ரோல் போட்டுருக்காரு.

அதுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு ரெட் கலர் கார் போகுது.

முன்னாடி இருக்க ரெண்டு பசங்க இண்டியா பிளாக் போட்ருக்காங்க.

ஒருத்தரு தலைல கிரீம் கலர் துணி கட்டிருக்காரு.

அந்த ஒயிட் கலர் ஷர்ட் ஐ_டி கார்டுலாம் போட்டு நின்னுட்டுருக்காங்க மேல யெல்லோ கலர் சீலிங் போட்டு இருக்காங்க.

அதுக்கு கீழ நறைய பாக்ஸ் இருக்கு.

இந்த கடைக்குள்ள நெறைய லைட் எரிது இந்த கடைக்கு வெளியே நெறைய லைட்ங் கொத் வெளிச்சோ இருக்கு.

ஒரு சின்ன பைய ரெட் கலர் பிளாக் கலர் டிரஸ் போட்ருக்கா.

இதுக்கு பின்னாடி வரவரு வெள்ள கலரு கிரீம் கலரு டிரஸ்சு போட்டுருக்காரு.